அது பக்கத்தில ஒரு காம்பவுண்டு வெள்ள கலர் பெயின்ட் அடிச்சிருகுது.

அந்த பிரெண்டுல ஒரு பச்ச கலர்ல ஒரு பொம்மை இருக்குது.

நெறைய பைக் அங்கங்கையா நிறுத்தி வச்சிருக்காவ.

இது ஒரு துணிக்கட இந்த துணிக்கடையில நெறைய துணி இருக்குது.

அதுல ஒரு ஸ்டூல் வெச்சு அரோ இருக்குது.

பக்கத்துல ஒரு ஆளு பேகும் போட்டு நடந்து வந்துட்டு இருக்கியாவ.

இதுல சீலிங் லைட் எல்லா நல்லா இருக்கு.

பக்கத்துல நெறைய பூ விதவிதமான பூவே இருக்குது இதுல.

அந்த ரோட்ல ஒரு பைக் போய்ட்டு இருக்குது இந்த ரோட்ல பிரண்ட் பக்கத்துல ஒரு எல்லோ கலர்ல ஒரு கட்டிடம் இருக்குது.

அந்த கம்ப்யூட்டர் கடைக்கு பிராண்ட்ல பைக் நிறுத்தி வெச்சியிருக்குது.

அந்த டீ காபி கடைக்கு நேரா மேல கிளாசிக்னு ஒரு போர்டு வச்சிருக்கு.

இது ஒரு கம்பெனில வேலை செய்ய ஆட்கள் போல இருக்குது.

இது ஒரு பேன்சி கட.

அது பக்கத்துல பன்னீர் ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கு அது பக்கத்துல இன்னும் ரெண்டு ஐட்டம் இருக்குது.

இதுக்கு ஃப்ரெண்ட் வாசல இருக்குது இது அழகா இருக்கு பாய்கறதுக்கு நைட் நேரத்துல.

இது ஒரு கார் சர்வீஸ் கட.

அதுல அந்த ஆளு தலையில தொப்பி வச்சிருக்கு.

இதுக்கு சீலிங் லைட் எல்லா நல்லா இருக்குது.

அதுல நறைய கார நிறுத்தி வச்சிருக்கியாவெ.

ஒரு கல்லு இருக்குது இது பக்கத்துல கட்டடம் பெரிய கட்டடமா இருக்குது.